அப்பறம் அதுக்கு பின்னாடி நிறைய மரங்களெல்லாம் இருக்கு.

ஆ நெறைய சீட்டு எல்லா அடிக்கி போட்டுருக்காங்க.

பூக்கள் எல்லா அப்படியே ரோஸ் கலர் அப்பறொ மஞ்ச ஆரஞ்சு அப்புறம் அப்படிப்பட்ட கலர்ல இருக்கு.

அப்புறம் சேர்லையும் அந்த பெட்லயும் ரெண்டு ரெண்டு தருண இருக்கு.

ஒரு பெட்டுக்கு மேல ஒரு தண்ணி பாட்டிலும் ஒரு ரிமோட்டும் அப்புறம் ஒரு பேட்ச் பெல்லும் இருக்கு.

இந்த கா இங்கன கார்டன்ல நறைய வகையான பூக்கள்லா இருக்குது.

ஒருத்தர் வந்து ஓய்ட் கலர் வேஷ்டி உடுத்துட்ருக்காரு.

காத்து நல்ல ஹெவியா அடிச்சிட்ருக்கு போல.

ஓரு மரகள் இருக்கு அதெல்லாம் அதெல்லா நல்லா காதாடிக்க இருக்கு.

இங்க வந்து ஒரு இங்க வந்து ஒரு அஞ்சு பேரு இருக்காங்க.

இங்க ஒரு சின்ன கார்டன் இருக்கு கார்டன்ல நறைய வகையான பூக்களெல்லாம் இருக்கு.

ஒரு ஒரு வாழைக்கண்ணு ஒ ஒண்ணுல ஒரு ஒரு மூணு வாழ கண்ருக்கு.

இங்க வந்து ஒரு சின்ன கார்டன் மாறி இருக்கு.